அங்க ஒரு க்ளாக்ல நைன் டுவன்டி டைமிங் ஆவது.

ஒரு ரிசப்ஷன் பிளேஸ் மாரி இருக்கு.

நறிய டேபுள்ஸ் அண்ட் சேர்ஸ்லா போட்ருக்காங்க.

அங்க சுத்தி மரங்கள் செடிகளா இருக்கு.

அதுக்கு நடுவுல ஒரு வைட் கலர் போடு இருக்கு.

இந்த இமேஜ்ல ஒரு சாரீய பிரிச்சு வச்சு அதோட டிசைன்ஸ்ல வெரைட்டிஸ் ஆப் கலர்ஸ்ல அதுக்கு மேல வச்சிருக்காங்க.

பேசஞ்சர்ஸ் எல்லாரும் பெஞ்ச்ல ஒக்காந்துட்டு இருக்காங்க.

அதுல ஆந்திரா பேங்க் அண்ட் ஏ_டி_எம்னு போட்டுருக்கு.

அதுக்கு கீழ ஒரு ஆறு ஓடுது.

இந்த இமேஜ்ல ஒரு ஷாப் அதுக்குள்ள பெரிய பெரிய ஃபிராக்ஸ்லா இருக்கு.

இந்த இமேஜ்ல ஒரு வழி போது.

ஆப்போசிட்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் திருவான்மையூர்னு போட்ருக்கு.

அதுக்கு நடுவுல ப்ளூ கலர்ல பெயிண்ட் அடிச்சு ஒரு போட் இருக்கு.

வெரேட்டி ஆஃப் ப்ளான்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இருக்கு.

மாம்பழம் இரயில்வே ஸ்டேசன் பிளாட்ஃபார்ம் இருக்கு.

ஒரு சில பேசஞ்சர்ஸ் உக்காந்துட்டு இருகாங்க.

அங்க மரம் செடிகள் லாம் இருக்கு.

இந்த இமேஜ்ல என்ட்ரன்ஸ்ல ஃப்ளவர்ஸால டெக்ரேஷன் பண்ணிருக்காங்க.

அங்க வெளியவே ஒரு ரெட் கார்ப்பெட் போட்ருக்கு.

இந்த இமேஜ்ல ரெட் வித் ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ண ஒரு பில்டிங் இருக்கு.